அதெல்லாம் எதுவும் வராது. அப்படி எல்லாம், அந்த அளவுக்கு எல்லாம் வந்து அஹ் பயப்பட வேணாம். ஆனா நல்லா இருக்குமாம் view பாக்க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

வேற எங்கேயாவது plan வேற எதாவது ஒரு இடம் சொல்லுங்க போலாம் plan பண்ணி உம் நீ கேரளா side எல்லாம் போயிட்டு வந்துட்டியா இல்ல நான் போனது இல்ல உங்ககிட்ட நான் plan கேட்டதோட அவ்ளோதான் எங்க வீட்ல அதெல்லாம் ஒத்துவராதுனு சொல்லிட்டாங்க

அங்க வேணா நம்ம போலாம் friends ஓட போறேன்னு சொல்லிட்டு வேணா வரேன் okay family யா இல்லாம friends நம்ம மட்டும் அஹ் plan போட்டுட்டு போயிட்டு வரலாம் okay வா free யா வந்து எல்லாருமே எப்படி free யா இருப்பாங்க leave days ல தான் போகமுடியும் அப்படி இல்லேன்னா எல்லாருமே leave போட்டுட்டு ஒரு two days

உள்ளே போக முடியும். correct ஆன ஒரு இடம் choose பண்ணிட்டா யாரு incharge யாரு என்னன்னு தெரிஞ்சிக்கலாம். உம் அங்க யாராவது relatives இருந்தாங்கனா போலாம் எங்களுக்கு relatives அ இருக்காங்க. யாருக்காவது எதாவது இருக்காங்களான்னு கேட்டா கூட கொஞ்சம் அவங்களுக்கு தெரியும்ல நிறைய places லாம் கொஞ்சம் arrange பண்ணி தருவாங்கல அவங்களும் ஆமா பண்ணித்தருவாங்க தான் ஆமா சரி அது மாதிரினா வேணா try பண்ணி பாக்கலாம், நம்ம போயிட்டு வரலாம் family யா அவ்ளோ தூரம் முடியாதுனா friends ஆ போயிட்டு வரலாம் ஆமா நீங்க அந்த யாரோ உங்க relative ல இருக்கான்னீங்~ இருக்காங்கன்னீங்களே கேரளால ஆமா ஆமா அது எங்க சித்தப்பா வீடுதான். சரி அங்க கேட்டுச் சொல்லுங்க பக்கத்துலயே stay பண்றமாறி காசு கம்மி, அந்த மாதிரி எதுவும் இடம் இருந்துச்சுன்னா அது எதாவது கேட்டு சொல்லுங்க. எப்ப available ஆ இருக்குன்றப்போ நம்ம வேணா plan பண்ணி போலாம் இல்லை, நம்ம friends ஆ போவோம் அப்படிங்கும்போது, சித்தப்பா வீட்டிலேயே கூட தாங்கிக்கலாம் அங்க அது நல்லா பெரிய வீடுதான் அவரு எப்ப மாதிரி வந்தாங்க relatives அப்படினாலே அவரு ரொம்ப jolly ஆ இருக்கும் அவங்க வீட்டுல நிறைய குட்டி பிள்ளைங்க எல்லாம் இருக்குங்க அங்கேயும்

அதனால jolly ஆ enjoy பண்ணலாம் அவரெல்லாம் எதுவும் நினைக்கமாட்டாரு

ஆமா ஆமா சரி, நான் கேட்டுட்டு மத்த friends கிட்ட நம்ம friends கிட்ட எல்லாம் கேட்டுட்டு சொல்றேன். நீங்க, உங்க சித்தப்பா கேட்டுட்டு சொல்லுங்க ஆஹ் okay okay வா உங்க வீட்ல okay வா okay சொல்லுவாங்களா three days னா இப்ப three days okay தானே அஹ் ஏன்னா வந்து marriage ஆனதுனால கேட்கிறேன் அஹ் three days தங்கி இருக்கறது கொஞ்சம் இதுதானே அப்படின்னு பார்க்கறாங்களா என்னென்னு கேட்டேன் நீ வேணுனா பேசிட்டு சொல்லு வீட்ல சரி சரி நான் பேசிட்டு சொல்றேன் என்னான்னு அதான் நான் எ~ நான் எங்க வீட்டுலயும் பேசிட்டு நம்ம friends gang கிட்டயும் பேசிட்டு நான் சொல்றேன் நீங்க உங்க சித்தப்பாகிட்ட பேசிட்டு சொல்லுங்க.

அஹ் சரி okay என்னன்னு பாரு பார்த்துட்டு நீ சொல்லு okay வா

வேற எங்கேயாவது எ~ எதாவது ஒரு place இருந்தாலும், அதையும் நீ சொல்லு okay வா நம்ம போயிட்டு வரலாம்.

ஆஹ் எதாவது இந்த கோவில் கோவில்தான் நிறைய பாக்கணும், கோவில் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, வேணா நம்ம nearest ல nea~ earby யா இருக்கில்லை கும்பகோணம் அங்க வேணா try பண்லாம் ஏன்னா கும்பகோணம்னா கோவில்களின் நகரம் தானே சொல்வாங்க

அப்படியா பேசலாம் தான் ஆனா, இங்க எனக்கு வேலை இருக்கு

bye கடவுள் ஒவ்வொருத்தரையும் அற்புதமாகவும் அறிவாகவும் சரி சமமா தான் படைச்சு இருக்காரு வெற்றிகரமான மனுஷங்களை பார்க்கும் போது அவங்க தொழிலதிபர் ஆகவும் company ஓட நிர்வாகம் பண்ணுறவங்களாகவும்

personality அப்படின்னு நாம சொல்லுறோம் நிர்வாகத்துல தலைமை பண்புல இருக்குறவங்க அவங்க எதிர்பார்க்குற விதத்துல காரியங்கள் நடக்குற வரைக்கும் பணியாளர்கள் கிட்ட கத்தி தீர்ப்பாங்க ஆனா ஒரு சிலரோ ஒரே ஒரு பார்வை இல்ல உதட்டு அசைவு அப்படி இல்லன்னா விரல் அசைப்பிலேயே result அ எடுத்துட்டு வந்துருவாங்க personality அப்படின்னா ரொம்ப லட்சணமா பளபளப்பான உடையில இருக்கணும் அப்படிங்கறது கிடையாது மனுஷன் சுறுசுறுப்பா கட்டை குட்டையா தலை வழுக்கயா கூட இருக்கலாம் ஒருத்தங்களோட appearance அப்படிங்கறது ஒரு கூடுதல் தகுதி மட்டும் தான் எது உங்களை மத்தவங்ககிட்ட இருந்து வேறுபடுத்தி காட்டுதோ அது எல்லாரையும் உங்க பக்கம் திரும்ப வைக்குது அதுவே உங்களுடைய குணாதிசயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது தான் உங்க கிட்ட special ஆ இருக்க கூடிய ஒரு விஷயம் முக்கியமா அது personality அப்படின்னு சொல்லப்படுது யாரு தனித்துவம் பெற்று இருக்காங்களோ அவங்க இணை அற்றவர் ஆகி விடுராறு அவருடைய பேச்சும் செயலும் மத்தவங்களை impress பண்ணிடும் நமக்குள்ள என்ன சிறப்பான குணம் இருக்குன்னு நமக்கு தெரியாது ஆனா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் சுறுசுறுப்பு மகிழ்ச்சி விட்டுகொடுக்குற மனசு தன்னம்பிக்கை நட்பு பொறுமை கோபம் பொறாமை இந்த மாதிரியான எல்லா குணங்களும் சேர்ந்த கலவையா தான் படைக்கப்பட்டு இருக்கோம் இந்த எல்லா குணங்களும் அப்பப்போ வெளிவரும் அது அளவா இருந்தா பரவாயில்ல அளவுக்கு மீறினா பிரச்சனை தான் இதுல நம்ம எந்த குணத்தை எப்படி பயன்படுத்த போறோம் எங்கல்லாம் பயன்படுத்தலாம் எதை பயன்படுத்தினா நம்ம ஒரு சிறந்த personality ஆ அறியப்படுறோம்னு கண்டுபுடிச்சிட்டாளே போதும் நாம life ல success அடைஞ்சுடலாம் ஆனா அதை நோக்கி போகும் போது நமக்கு பல தடைகள் வரலாம் அந்த தடையை எப்படி சமாளிக்கிறதுன்னு நாம தெறிஞ்சுக்கணும் அதுக்கு நம்ம அறிவை சரியா use பண்ணணும் நமக்கு கொடுக்கபட்ட அறிவை யாராவது அதை நூறு சதவிகிதம் use பண்ணுறோமான்னு கேட்டா கிடையாது நம்ம கையில இருக்குற அஞ்சு விரலும் ஒண்ணா இருக்கா ஒவ்வொண்ணும் ஒவ்வொரு தனித்தன்மையோட இருக்கு அது மாதிரி தான் ஒவ்வொரு மனுஷனுக்கு உள்ளேயும் ஒரு தனித்தன்மை இருக்கு எப்படி use பண்ணணும் எந்த சூழ்நிலையிலேயும் negativity அ சமாளிச்சு positivity அ எப்படி வெளிக்கொண்டு வரலாம் இதை பத்தி personality plus அப்படிங்குற book ல நான்கு மனோபாவ கோட்பாடுகள் மூலமா

விரிவா கேக்கலாம் வாங்க ஒன்று popular sanguine personality by புளோரன்ஸ் லிட்டாவர் இவங்களை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இந்த personality ல இருக்கவங்க எப்பவுமே தங்களை மகிழ்ச்சியா வைச்சுக்க தான் try பண்ணுவாங்க எப்பவுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க உதாரணத்துக்கு room ல நாலு bachelors தங்கி இருக்காங்கன்னா room ல ஒருத்தர் இந்த personality ஆ இருந்தா கூட அந்த room full ஆ மகிழ்ச்சியா இருப்பாங்க ஏன்னா இந்த personality இருக்காங்கல்ல எப்பவுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க அதனால மத்தவங்க மூணு பேரையும் இவங்க motivate பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எப்பவுமே நாலு பேர் இருக்க ஒரு room ல நாலு பேரும் ஒவ்வொரு நாள் வேலையை செய்யணும் அப்படின்னு கணக்கு இருக்கும் உதாரணத்துக்கு பால் packet வாங்குறது தண்ணி புடிக்கிறது tea போடுறது இந்த மாதிரியான வேலைகள் சில நேரங்களில இவங்க மத்தவங்களோட எல்லா வேலையயும் செஞ்சுடுவாங்க so மத்த மூணு பேரும் active ஆ இல்லைன்னாலும் எல்லா வேலையும் இவங்களே செஞ்சு அந்த room எப்பவுமே neat ஆ வச்சுப்பாங்க இன்னிக்கு தேதியில நூறுல எண்பது பேருக்கு காலையில எழுந்தா பல பிரச்சினைகள் இருக்கு உதாரணமா காலையில எழுந்து bathroom போனா தண்ணி வராது சரி motor போடலாம் அப்படின்னு சொல்லி போனா current இருக்காது சரி pump ல போய் தண்ணி அடிச்சிட்டுன்னா வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்க கூட்டம் அதிகமா இருக்கும் ஒரு வழியா தண்ணீரை கொண்டு வந்து குளிச்சிட்டு வேலைக்கு கிளம்பும் போது சட்டை iron பண்ணி இருக்காது ஒரு வழியா கிளம்பி railway station போனா train miss ஆகிடும் பத்து நிமிஷம் late ஆகிரும் அதனால வேலைக்கு கிளம்புறதுக்குள்ள போதும் போதும்னு ஆகிடும் அவங்களுக்கு நமக்கு இந்த நாள் set ஆகலை எழுந்ததுல இருந்து எப்பவுமே சரியா இல்லை எல்லாமே தப்பு தப்பா நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அப்போ popular sanguine personality ஆட்களை meet பண்ணும் போது total ஆ அவங்களை புத்துணர்ச்சியா மாத்திடுவாங்க பொதுவா நம்ம கஷ்டத்துல இருக்கும் போது ஒரு friend க்கோ அக்காவுக்கோ அண்ணாவுக்கோ phone பண்ணி நம்மளோட கஷ்டத்தை சொல்லுவோம் அவங்க கிட்ட பேசி முடிச்சதுமே நமக்கு ஒரு refresh feel கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி ஆளுங்க தான் பொதுவா இந்த personality ல இருப்பாங்க அவங்களை easy ஆ அடையாளம் கண்டு புடிச்சுடலாம் ஒரு tea கடையில கூட

சின்ன சின்ன கதை சொல்லி எல்லாரையும் impress பண்ணுவாங்க உதாரணத்துக்கு தளபதி விஜய் வந்து audio function ல ஒரு குட்டி கதை ஒண்ணு சொல்லி எல்லாருடைய பார்வையும் கவனத்துக்கு கொண்டு வருவாரு எப்பொவுமே ஒரு சின்ன சின்ன கதை சொல்லும் போது ஒரு curiosity create ஆகும் அப்போ தான் அந்த கதையை கேக்க தோணும் இதுனாலயே அவரை ரசிக்காத சிலரை கூட ரசிக்க வைச்சிடுவாறு அதனால அடுத்த அடுத்த audio function ல தளபதி விஜய் என்ன பேச போறாருன்னு ஒரு கூட்டம் இருந்தது இயல்பாகவே அவங்க கிட்ட எப்போவுமே ஒரு கவர்ச்சி இருக்கும் இதனாலயே அவங்களை சுத்தி ஒரு ரசிகர் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் sanguine personality ல இருக்கவங்க ஒரு விஷயத்த பத்தி பேசணும்னா தயங்கவே மாட்டாங்க தாரளமா அதை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு பேசுறதுன்னா ரொம்ப புடிச்சமான ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் ஒரு suggestion வச்சுருப்பாங்க உதாரணத்துக்கு நம்ம school ல படிக்கும் போது class ல ஒருத்தன் எல்லாத்துக்குமே ஒரு கருத்து சொல்லுவான்ல அந்த மாதிரி தான் அவனுக்கு தெரியாத விஷயமே இல்லன்ற மாதிரி சொல்லுவான் அவனுக்கு ஒரு விஷயத்தை பத்தி தெரியலைன்னா கூட அதுல கருத்து சொல்லுவான் இந்த personality ல இருக்கவங்க எப்போவுமே friends ஓட birthday date எப்போ meet பண்ணாங்க சந்திக்கிற ஆட்கள் இதெல்லாம் நியாபகம் இருக்காது ஆனா அவங்களை meet பண்ணும் போது சந்தித்த ஆட்களோட appearance dress ஞாபகம் வச்சு இருப்பாங்க உதாரணத்துக்கு ஒரு couples ஒரு function கு போய்ட்டு வந்தாங்க சில நாட்களுக்கு அப்பறமா husband wife கிட்ட ஒரு பொண்ண பத்தி கேக்குறாரு அதுக்கு தெரியாதுன்னு wife சொல்லுறாங்க உடனே husband அந்த பொண்ணு blue color saree ல இருந்தான்னு சொன்னதும் wife ஆமாங்க blue color ல saree open hair விட்டு இருந்தாளே வைர necklace காதுல தோடு அதுல நீல color ல கல் பதிச்சு இருந்ததுன்னு சொன்னாங்க அதுக்கு அவங்க husband ஆச்சரியமா ஆகிட்டாறு இப்படி ஒவ்வொரு detail ஆ note பண்ணிருக்க அப்படின்னு கேட்டாராம் பெரும்பாலும் personality ஆ இருக்கவங்க எப்போவுமே hot ஆ நல்லா dress பண்ணி இருப்பாங்க friends meet பண்ணும் போது கட்டி புடிக்கவும் செய்வாங்க இந்த மாதிரியான ஆட்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு meet பண்ணினா கூட கட்டிப்புடிச்சு தங்களோட அன்பை வெளிப்படுத்துவாங்க வேலைன்னு பார்த்தா பெரும்பாலும் இவங்க function volunteers ஒரு club ஓட organizers front office ல sales man ஆ இருப்பாங்க ஒரு cellphone showroom க்கு நாம ஒரு budget phone வாங்கலாம்னு போறோம் ஆனா sales man வேற budget ல வேற phone நமக்கு வாங்க சொல்லி convince பண்ணிடுவாரு பின் விளைவுகளை பத்தி சிந்திக்காம எந்த வேலையும் செய்வாங்க முக்கியமா volunteers இருப்பாங்க உதாரணத்துக்கு நாம school ல படிக்கும் போது நம்ம class ல volunteers சில பேர் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி அவங்க படிக்கிறாங்களோ இல்லையோ இந்த வேலைக்கு வருஷா வருஷம் ready ஆ இருப்பாங்க உலகத்துல எல்லா மனுஷங்களும் happy ஆ இருக்க try பண்ணுவாங்க ஒருத்தவங்களுக்கு கஷ்டம்னா ஓடி போய் உதவி பண்ணுவாங்க ஒரு கஷ்டமான task அ கூட இவங்க சிறப்பா செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ego ஓட try பண்ணுவாங்க நம்மளால முடியாதது எதுவுமே இல்ல அப்படின்ற range கு முயற்சி பண்ணுவாங்க family கூட எப்போவுமே சந்தோஷத்த நோக்கி அவங்களுடைய எல்லா முயற்சிகளும் இருக்கும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தன்னம்பிக்கையோட முயற்சி பண்ணுவாங்க அதே போல இவங்க easy ஆ எல்லார் கூடயும் friend ஆகிடுவாங்க எப்போவுமே துருதுருன்னு சந்தோஷ் சுப்ரமணியம் படத்துல வர்ற ஹாஷினி மாதிரி இருப்பாங்க அவங்களுக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது எல்லாத்தையும் easy ஆ deal பண்ணுவாங்க மக்களை நேசிக்குறவங்களா இருப்பாங்க அவங்க பெரிய star ஆ இருப்பாங்க நாம அவங்களை தூரத்துல இருந்து மதிப்போட ரசிச்சிட்டுருப்போம் அப்போ திடீர்னு எதிர் பார்க்காம அவங்களே நம்ம கிட்ட வந்து பேசி friend ஆகி இப்போ ஒருமைல திட்டி பேசிக்கிற அளவுக்கு கூட close ஆகிடுவாங்க அது போல தப்பு எதுன்னா செஞ்சா கூட உடனடியா மன்னிப்பு கேட்டுடுவாங்க நம்ம அவங்க கூட relationship ல இருந்தா கூட வரப்பிரசாதமா இருக்கும் ஏன்னா எப்போதுமே நல்ல relationship இருக்க மெனக்கெடுவாங்க மத்தவங்ககிட்ட நம்மளை அவளோ சுலபமா விட்டு கொடுக்க மாட்டாங்க அதிக care இருக்கும்

ஆனா இந்த personality ல இருக்கவங்க முதல் முறையா stage லயே இயல்பா பேசுவாங்க job ல புதிய புதிய activities அ think பண்ணுவாங்க ஒரு வேலைய எப்படி smart ஆ fast ஆ முடிக்கலாம்னு முயற்சி பண்ணுவாங்க இந்த personality ல இருக்கவங்க RJ ஆ கூட இருப்பாங்க சொல்ல வந்த விஷயத்தை மத்தவங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லுவாங்க புத்திசாலியா இருப்பாங்க தங்களுக்கு கீழ வேலை செய்றவங்களுக்கு உதவியா இருப்பாங்க அவங்களை motivate பண்ணி பரிசு குடுப்பாங்க இந்த personality ல இருக்குற குழந்தைங்க எப்போவுமே ஆர்ப்பட்டமா இருந்தா கூட அவங்க பண்றது அப்பாவி தனமா இருக்கும் இந்த குழந்தைங்க எப்பவுமே நம்பிக்கையோட ஆர்வத்தோட இருப்பாங்க நீங்க எதை கொண்டு போனாலும் சரி அதை விரும்புவாங்க நீங்க ஏதாவது செய்ய சொன்னாலும் மகிழ்ச்சியா செய்வாங்க

நாம சந்திச்ச சோதனைகள் கசப்பான சம்பவங்கள் தோல்வி ஏமாற்றம் வருத்தம் கோபம் இது எல்லாம் திரும்ப திரும்ப நினைச்சிக்கிட்டே இருப்போம் அது போல எதிர் காலத்துல என்ன கஷ்டம் வருமோ இல்ல இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு கவலையில இருப்போம் ஆனா யாரும் நிகழ்காலத்துல மகிழ்ச்சியா இருக்குறதில்ல இந்த நொடிய யாரும் ரசிக்கிறது இல்லை பெற்றோர்கள் குழந்தைகளோட எதிர் காலத்துக்காக வாழுறாங்க இதனால நிகழ் கால மகிழ்ச்சியில அவங்களால பங்கு கொள்ள முடியுறது இல்ல இது தான் கவிஞர் கண்ணதாசன் இறந்தகாலத்தை பத்தி நிகழ்காலத்துல நினைச்சிட்டு இருந்தா எதிர்காலத்தை இழந்துடுவன்னு சொல்லி இருக்காரு அதனால எல்லாரும் குழந்தை பருவத்துல இருக்க ஆசை படுறாங்க ஏன்னா குழந்தை நிகழ்காலத்துல அதுக்கு வேணுங்குறத செஞ்சிட்டு இருக்கும் இதனால sanguine personality ல இருக்கவங்க எப்போவுமே எதை பத்தியும் கவலை இல்லாம நிகழ்காலத்துல மகிழ்ச்சியா இருப்பாங்க அவங்களோட மனம் எப்போவுமே புதிய உற்சாகமான யோசனைகளை நினைச்சுக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஆக்க பூர்வமான செயல்பாடுகளோட புதிய சவால்களை எதிர் பார்ப்பாங்க group discussion இந்த மாதிரி அவங்களோட ஈடுபாடு அதிகமா இருக்கும் தன்னுடைய யோசனைகளை ஏத்துக்க உறுதியா எல்லா கருத்துகளும் மத்தவங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லுவாங்க perfect melancholy personality இந்த personality ல இருக்கவங்க life அயே ஒரு கலையா இதய பூர்வமா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க வாழுற வாழ்க்கைல ஒரு அர்த்தம் இருக்கணும்னு பார்ப்பாங்க எதையுமே தேவை இல்லாம செய்ய மாட்டாங்க எந்த ஒரு வேலையும் சிறப்பா செய்யணும்னு எதிர்பார்பாங்க செய்யுற காரியம் முடியுறதுக்கு முன்னாடி பாதியில விடுற பழக்கம் கிடையாது எந்த ஒரு தீர்வுக்கும் correct ஆன solution தேடுவாங்க எந்த ஒரு வேலையை ஆரம்பிச்சாலும்

decent ஆ perfect ஆ இருக்கணும்னு நினைப்பாங்க அதே போல உண்மை உழைப்பு உயர்வு நேர்மைன்னு செயல்ல காட்டுவாங்க எந்த ஒரு இடத்துலேயும் அவங்க நடந்துக்கிறத பாத்து யாருக்கும் பிடிக்கலைன்னா அதை பத்தி பெருசா கவலைப்பட மாட்டாங்க அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு தான் இருப்பாங்க இந்த personality ல இருக்க குழந்தைங்க கூட perfect அ தான் எதிர்பார்த்துட்டு இருக்கும் எப்போவுமே serious ஆ தான் இருக்கும் நாம school days ல பார்த்து இருப்போம் ஒரு சில குழந்தைங்க எப்போவுமே அமைதியா இருப்பாங்க யார் கிட்டயும் தேவை இல்லாம பேச மாட்டாங்க ஆனா அவங்க செய்ற வேலை நம்புற மாதிரி இருக்காது அந்த மாதிரி குழந்தைகள் சீக்கிரமா சிரிச்சுட மாட்டாங்க வீட்டுல இருக்கும் போது கூட அவன் பெருசா சிரிச்சதே கிடையாதுன்னு அவங்க parents கூட சொல்லுவாங்க பெரும்பாலும் இந்த personality ல இருக்கவங்க கவிதை கலை literature philosophy இந்த மாதிரி field ல தான் இருப்பாங்க அவங்க இயல்பாவே இருக்க மாட்டாங்க எப்போவுமே சிந்தனை humanity னு இருக்கும் எப்போவுமே ஆழமான சிந்தனை அமைதியா இருப்பாங்க problem வர்றதுக்கு முன்னாடியே அது நடக்காம கூட பார்த்துப்பாங்க ஒரு தப்போட ஆழத்துக்கு போயி அது எங்க உருவாச்சின்னு கண்டு புடிச்சு அதை solve பண்ணுவாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் தப்பு நடக்க கூடாது எல்லாம் perfect ஆ இருக்கணும் உதாரணத்துக்கு அந்நியன் படத்துல வர்ற அம்பி மாதிரி எல்லாத்துலயும் ஒரு discipline இருக்கணும் இந்த personality ல இருக்கவங்க ஆழமா சிந்திச்சு திட்டமிட்டு செயல்படுவாங்க இதுனால எப்போவுமே successful ஆ இருப்பாங்க

ஒரு பொம்மை கிடைச்சா கூட அதுலருந்து என்ன கத்துக்கலாம்னு யோசிப்பாங்க அதே போல ஒரு plan அ recreate பண்ணி அதை perfect ஆ முடிக்க முயற்சி செய்வாங்க எப்போவுமே serious ஆ இருப்பாங்க அவங்களுக்கு தேவை இல்லாம எதையுமே பேச புடிக்காது எல்லாத்துக்கும் ஒரு goal set பண்ணி அதை நோக்கி அவங்க பயணம் பண்ணுவாங்க அரிஸ்டாட்டில் என்ன சொல்லி இருக்காருன்னு எல்லா சாதிக்கிற ஆண்களையும் perfect melancholy personality கொண்டவங்களா தான் இருப்பாங்க பெரும்பாலும் riders artists இசை அமைப்பாளர்கள் இந்த personality ல தான் இருப்பாங்க உதாரணத்துக்கு இசை அமைப்பாளர் இளையராஜா ஏ ஆர் ரகுமான் எப்போவுமே அவங்க வேலையில perfect ஆ இருப்பாங்க அவங்களுக்கு தேவையான output வர்ற வரைக்கும் சமாதானம் ஆக மாட்டாங்க இதனால தான் அவங்க successful ஆ இருக்காங்க இந்த மாதிரி சாதித்த மனிதர்களை பார்க்கும் போது நம்மளை அறியாம கொண்டாடுவோம் அதே நேரத்துல உணர்ச்சிவசப்பட்டு கண்ணீர் விடுவோம் இந்த personality கொண்டவங்க அவங்களோட work ல எல்லாரையும் கவரப்படுவதா இருக்கும் உதாரணத்துக்கு இயக்குனர் பாலு மஹேந்திரா தனக்கு தேவையான காட்சிக்காக ரொம்பவும் மெனக்கெடுவாரு ஒவ்வொரு காட்சியா செதுக்குவாரு இதுனால அவரோட படத்துல இருந்து நிறைய பேர் reference அ use பண்ணுவாங்க இந்த personality ல இருக்கவங்க life கு என்ன தேவையோ அதை பக்காவா sketch போட்டு execute பண்ணுவாங்க பட்ஜெட் பத்மநாதன் படத்துல அவருடைய வீட்ட திரும்ப மீட்க பிரபு பல திட்டம் போடுவாறுல பல பேர் அவரோட முயற்சியை தடுக்க try பண்ணுவாங்க ஆனா கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காம முயற்சி செஞ்சு அவருடைய வீட்ட மீட்டுடுவாறு எப்போவுமே title conscious யா தான் இருப்பாங்க எந்த துறையில இருந்தாலும் perfection முக்கியமா இருக்கும் ஒரு artist பொறுமையா detail ஆ வரைஞ்சா தான் அந்த ஓவியம் அற்புதமா இருக்கும் ஒரு சிற்பி முதல்ல கல்லை தேர்வு செய்வாரு அதுக்கு அப்பறமா அந்த கல் சிலை செய்ய ஏற்பு உடையதா அப்படின்னு ஆய்வு செய்வாரு அந்த கல்லுல என்ன சிலை வடிக்கலாம் இல்லன்னா இருக்குற கல்லுல என்ன சிலை வடிக்க முடியும்னு சிந்திப்பாரு அதுக்கு அப்புறமா சிலை செதுக்க துவங்குவாரு பல சவால்களை தான்டி அந்த கல்லை முழு சிலையா செதுக்கி முடிப்பாரு நம்ம வேலை செய்யுற company ல கூட பத்துல ரெண்டு பேர் கண்டிப்பா இந்த personality ஆ இருப்பாங்க work எல்லாத்தையுமே perfect ஆ இருக்கணும்னு நினைப்பாங்க மீதி இருக்குற எட்டுல நாலு பேர் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க சும்மா வந்து போவாங்க அவங்க வேலையையும் இவங்களே முடிச்சிடுவாங்க இதனால தான் இந்த மாதிரியான ஆட்களால பல company regular ஆ run ஆகிட்டு இருக்கும் இல்லைன்னா அவங்க company அ திவால் ஆக்கி

வீட்டுல அடுக்கி வைக்கிற பொருள் கூட correct ஆன order ல இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க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

அப்பதான் நமக்கு புரியும் பிரபஞ்சம் உங்களை அவ்ளோ அழகா வழி நடத்தி இருக்குன்னு நீங்க ஆசைப்பட்டதை எப்படி எல்லாம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கு அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க இந்த பிரபஞ்சத்திற்கு நிறைய வேலை இருக்கும் இங்க இருக்கிற எல்லா உயிர்களோட ஆசையையும் நிறைவேத்தணும் அதனால பிரபஞ்சத்திற்கு வேகம்னா பிடிக்கும் எப்பவுமே தாமதப்படுத்தாதீங்க ஒரு விஷயத்தை கேட்டுட்டு இது நடக்குமான்னு second thought வைக்காதிங்க சந்தேகப்படாதீங்க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 உங்க உணர்வை நம்புங்க ஏன்னா உங்கள தூண்டுறது இந்த பிரபஞ்சம் தான் நீங்க ஒரு விஷயத்தை அடைய frequency ல உங்களுடைய பிரபஞ்சம் தகவல் பரிமாற்றம் செஞ்சுக்கும் நீங்க உள்ளுணர்வோட உத்வேகத்தோட செயல்படுறப்போ அதை நிறைவேற்றுவதற்கான செயல்பாடுல இறங்குங்க அதை அடைஞ்சதுக்கான உணர்வை வளர்த்துக்கோங்க நீங்க ஆசைப்பட்டதை அடையறதுக்கான காந்தசக்தியோட இந்த பிரபஞ்சம் உங்களை வழி நடத்தி செல்லுதுன்னு உணருவீங்க உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் attract பண்ணுவீங்க உங்களுக்கு பணம் வேணும்னா அதையும் attract பண்ணுவீங்க இல்ல உங்களுக்கு நெருக்கமான ஒரு நண்பர் வேணும்னா அதையும் நீங்க attract பண்ணுவீங்க இல்லை ஏதாவது புத்தகம் பேனானு வேணும்னா கூட attract பண்ணுவீங்க ஏன்னா உங்க கிட்ட எல்லாத்தையும் ஈர்க்கறதுக்கான காந்த சக்தி இருக்கு நீங்க ஒரு magnet அப்படிங்கிறதை என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த law of attraction நீங்க ஆசைப்பட்ட எல்லாத்தையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கறதை நீங்க உணர்ந்து அதை எவ்வளவு அதிகமா வாழ்க்கையில தொடர்ந்து நடைமுறை படுத்துறீங்களோ அவ்வளவு அதிகமான காந்த சக்தி இருக்கிறவங்களா நீங்க மாறுவீங்க ஏன்னா நம்பிக்கை விசுவாசம்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 நம்ம ஆசைபட்டதையும் manifest பண்ண முடியும் இரவு நேரத்துல car ஓட்டிட்டு போற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க உங்க car ஓட head light வச்சி உங்களுக்கு ஒரு நூறு அடி இல்ல இருநூறு அடிக்கு முன்னாடி தான் என்ன இருக்குன்னு பார்க்க முடியும் அதை தாண்டி பார்க்க முடியாது கலிபோர்னியாவில இருந்து நியூயார்க் வரை அந்த இருட்டிலேயே பயணம் பண்ணிடுவீங்க ஏன்னா அந்த நூறு அடி வரை உங்களுக்கு வெளிச்சம் தெரியுது அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும் இதே மாதிரி தான் வாழ்க்கையும் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த இருநூறு அடிக்கு மேல நீங்க நம்பிக்கை வச்சா உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கும் நீங்க எங்க போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த முடிவுக்கு உங்களை கொண்டு போய் விடும் ஏன்னா அது உங்களுடைய தேவைனு பிரபஞ்சத்திற்கு நல்லாவே தெரியும் so இந்த பிரபஞ்சத்தை நம்புங்க ஒரு விஷயத்தை அடைஞ்ச மாதிரி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 அப்படின்னு பார்க்கலாம் முதல் விஷயம் உடல் எடையை குறைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல கவனத்தை செலுத்துறதை தவிர்க்கணும் உடல் எடையை குறைக்கணும் உடல் எடையை குறைக்கணும் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நீங்க சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறப்போ அதைதான் நீங்க அதிகமா வெறுப்பீங்க அப்ப எல்லையை மீறி உங்க உடல் எடை அதிகமா குறைஞ்சிடும் அதனால உடல் எடைய குறைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை தூக்கி எறிஞ்சிடுங்க. இரண்டாவது விஷயம் என்னன்னா உங்க உடல் எடை அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி உணர்றீங்கன்னா அது உங்க எண்ணங்களால உருவானது தான் நான் ரொம்ப குண்டா இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறப்போ அந்த எண்ணம் தான் உங்களை குண்டா மாத்தும் பரம்பரை பரம்பரையா எல்லாரும் இதே உடல் எடையில தான் இருக்கோம் அதனால தான் எனக்கும் இப்படி இருக்கு எங்க பரம்பரையில இருக்கிற எல்லாருக்குமே தைராய்டு பிரச்சினை இருக்கு இப்படி எல்லாம் சொல்றப்போ நம்ம குண்டா இருக்கோம் அப்படிங்கிற எண்ணத்தை திரும்ப திரும்ப விதைக்கிறோம் அப்பதான் நம்மளோட உடல் பருமனும் அதிகரிக்கும் author ராண்டா என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க உடல் எடை அதிகரிச்சிருச்சாம் நிறைய பேர் சொல்லுவாங்க பெண்கள் குழந்தை பெத்ததுக்கு அப்புறம் உடல் எடை அதிகரிச்சிடும்ன்னு அதுவும் இரண்டாவது குழந்தை பெத்ததுக்கு அப்புறம் இன்னும் அதிகரிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை காதால கேட்டபோ author உண்மையாவே அந்த விஷயங்கள ஏத்துக்கிட்டாங்க உடல் எடையும் அவங்களுக்கு அதிகரிச்சது உடல் எடை அதிகரிக்குது அதிகரிக்குதுன்னு நினைக்கிறப்போ அதை மட்டும் தான் அவங்க ஈர்த்துகிட்டே இருந்தாங்க அவங்களுடைய சின்ன உருவத்துக்கு அறுவத்தஞ்சி kilo ரொம்ப அதிகமா தெரிஞ்சிருக்கு இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் உடல் பருமன் குறித்த என்னுடைய எண்ணம் தான் அப்படின்னு author சொல்றாங்க சாப்பாடு அதிகமா சாப்பிட்டா உடல் எடை அதிகரிக்கும் அப்படின்னு தான் நம்ம மக்கள் எல்லாரும் ஒரு common சிந்தனையை வச்சிருப்பாங்க நம்ம உடல் எடை அதிகரிக்குறதுக்கு காரணம் சாப்பாடு இல்லை நம்ம எண்ணம் தான் நம்ம எண்ணம் தான் நமக்கு நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் காரணம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் so நல்ல எண்ணங்களை மட்டும் வைங்க நல்ல result கிடைக்கும் சாப்பாடு தான் என்னுடைய எடையை அதிகரிக்கிறது அப்படின்னு நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி வர அந்த சாப்பாடு உங்களுடைய அடைய அதிகரிக்கவே செஞ்சிருக்காது சரியான உடல் எடை அப்படிங்கறது உங்களுக்கு எது சரியான எடையா படுதோ அதுதான் மத்த யாருடைய opinion ம் கண்டுக்க வேண்டாம் உங்களுக்கு எது சரியான எடையா படுதோ உங்க body ல நீங்க எப்படி comfortable ஆ இருக்கீங்களோ அதுதான் உங்களுடைய எடை நம்ம நிறைய ஒல்லியா இருக்கிற மக்களை பார்த்து இருப்போம் அவங்க எல்லாரும் பயங்கரமா சாப்பிடுவாங்க நான் எவ்வளவு சாப்பிட்டாலும் எனக்கு weight போடாதுன்னு பெருமையா சொல்லிப்பாங்க அப்ப இந்த பிரபஞ்சம் உங்க கட்டளை என் பாக்கியம்னு சொல்லும் so creative process அ பயன்படுத்தி உங்களுடைய உடம்புக்குக்கான சரியான அளவை நீங்க attract பண்ணலாம் அதுக்கான steps என்னன்னு பார்க்கலாம் step number one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 believe நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பணும் அந்த perfect weight ல தான் நீங்க இருக்கீங்கன்னு நம்பணும் அதை imagine பண்ணனும் அடிக்கடி weight check பண்ணி உண்மையாவே குறைஞ்சிருக்கான்னு பார்க்காதீங்க அப்ப இந்த law of attraction அ நீங்க சந்தேகப்படுறீங்கன்னு அர்த்தம் நான் ஆசைப்பட்ட உடல் எடையில தான் நான் இப்ப இருக்கேன் அப்படின்னு நம்பிக்கை வையுங்க குண்டா இருக்குறவங்களை பாத்தா அவங்களை ரொம்ப observe பண்ணாதீங்க நானும் இந்த மாதிரி ஆகிடுவேனோன்னு சிந்திக்காதீங்க நான் ஆசைப்பட்ட சரியான உடல் எடையில தான் இருக்கேன்னு நம்பிக்கைய முதல்ல set பண்ணுங்க next step number three நான் ஆசைப்பட்ட உடல் எடை எனக்கு கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்படுங்க உண்மையாவே அடைஞ்சிட்டா எந்த அளவு சந்தோசமா இருக்குமோ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 perfect எண்ணங்களை மட்டும் வைங்க எப்ப நீங்க perfect thoughts அ மட்டும் சிந்திக்கிறீங்களோ அப்ப உங்கள பத்தி நீங்க நல்லவிதமா யோசிப்பீங்க உங்களுடைய எல்லா விஷயங்களும் perfect ஆ மட்டும் தான் அமையும் வேலஸ் வாட்டர் தன்னுடைய ஒரு புத்தகத்தில சாப்பிடுறதை பத்தின அருமையான tip அ பகிர்ந்துக்கிறாரு. நீங்க சாப்பிடுறப்போ உங்க கவனம் நீங்க மென்னு சாப்பிடணும் அப்படிங்கறதுல தான் இருக்கணும் சாப்பிடும் போது வேற எதுவும் யோசிக்காம சாப்பாட நல்லா பார்த்து நல்லா ருசிச்சு மென்னு சாப்பிடுங்க உங்க சாப்பாட ஒவ்வொரு வாய் எடுத்து சாப்பிட்டு நல்லா மென்னு முழுங்கறப்போ அந்த சாப்பாடை enjoy பண்ணுவீங்க சும்மா TV பார்த்துட்டே யூடியூப் பார்த்துட்டே சாப்பிடாம அடுத்த தடவை சாப்பாடோட color, texture ருசி இது எல்லாத்தையும் உணர்ந்து சாப்பிடுங்க, சாப்பிடறப்போ சாப்பாட்டில மட்டும் கவனம் செலுத்துறப்போ அந்த சாப்பாட்டோட ருசி ரொம்ப அதிகமா இருக்குமாம். நம்ம focused ஆ சாப்பிட்ற அப்ப தான் அந்த உணவு நம்ம உடலுக்குள்ள சீரான முறையில செரிமானம் ஆகி perfect ஆன உடலமைப்பை கொடுக்கும். இப்போ author ராண்டாவோட weight fifty two kilos இனிமே நான் என்ன வேணும்னாலும் ஆசைப்பட்ட மாதிரி சாப்பிடுவேன்னு author சொல்றாங்க so உடல் எடையை குறைக்கணும்னு கவனத்தை செலுத்தாம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

நீங்க விரும்புற எல்லாத்தையும் இந்த பிரபஞ்சம் நீங்க சொடக்கு போடற நேரத்துல உங்ககிட்ட கொண்டு வந்து சேத்துடும். உங்களுக்கு கிடைக்கல தாமதமாகுது அப்படின்னா நீங்க வைக்கிற நம்பிக்கை உணர்வு தாமதம் ஆகுதுன்னு அர்த்தம் இந்த பிரபஞ்சத்திற்கு நேரம் அளவெல்லாம் கிடையாது ஒரு ரூபாய அடையறதுக்கு எவ்வளவு easy ஓ அதே மாதிரி ஒரு கோடியை அடையறதும் easy தான் இரண்டையும் அடைவதற்கான செயல்முறை ஒண்ணு தான் ஒரு ரூபாய் உங்களுக்கு சீக்கிரம் கிடைச்சிருச்சு ஆனா ஒரு கோடி உங்களுக்கு கிடைக்க தாமதமாகுது அப்படின்னா ஒரு ரூபா சின்னது ஆனால் ஒரு கோடி பெருசு அப்படின்னு நீங்க வச்சிருக்கிற எண்ணம் தான் அதற்கு காரணம். சிறிய விஷயத்தில இருந்தே நீங்க manifest பண்ணலாம் இன்னிக்கி எனக்கு ஒரு காசு கிடைக்கணும்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 ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை manifest பண்ணனும்னு ஆசைப்படறாரு தன்னுடைய மனசுக்குள்ள ஒரு பறவையோட இறகை உருவாக்கிக்கிறாரு. அந்த இறகு ரொம்பவே தனித்துவம் வாய்ந்த இறகு அந்த றெக்கையை அவர் சில முக்கியமான குறிப்புகளை வச்சு உருவாக்கியிருந்தாரு ஏன்னா law of attraction அந்த றெக்கைய உண்மையாவே கொடுத்தா அவருக்கு எந்த சந்தேகமும் இல்லாமல் இது நான் ஆசைப்பட்ட றெக்கை தான்னு புரிஞ்சுப்பார் இல்லை அதுக்காக தான் குறிப்புகளை வச்சி அவரு கற்பனை பண்றாரு. ரெண்டு நாள் ஆகுது அப்ப நியூயார்க் street ல இருக்கிற ஒரு building அ நோக்கி நடந்து போயிட்டு இருக்காரு அவரு என்ன சொல்றாருன்னா எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல நான் sudden ஆ கீழ பார்த்தேன் என் பாதத்துக்கு கீழே அந்த building ஓட entrance கிட்ட ஒரு இறகு இருந்துச்சு normal ஆன இறகு இல்ல நான் கற்பனை பண்ண நான் ஆசைப்பட்ட அதே இறகு தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு so law of attraction அப்படியே அவர் ஆசைப்பட்ட இறகை கொடுத்திருக்கு. இவர் அப்பதான் தன்னுடைய mind ஓட power அ வச்சி எத வேணும்னாலும் manifest பண்ணலாம் அப்படின்னு முழுசா உணர்றாரு சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் சரி என்ன ஆசைப்பட்டாலும் நம்மளுக்கு law of attraction கொடுத்திடும் அவ்வளவு தான் chapter three அ முடிச்சிட்டோம் இந்த chapter ல என்ன எல்லாம் பார்த்தோம்னு ஒரு summary மாதிரி பார்க்கலாம் number one அலாவுதீன் பூதம் மாதிரி law of attraction னும் நம்ம ஆசைப்பட்டு கேட்கிற எல்லா விஷயத்தையும் நிறைவேத்திடும் number two creative process அ பயன்படுத்தி நமக்கு என்ன வேணுமோ அதை three steps ல அடைஞ்சிடலாம் அந்த மூணு steps ask believe and number three இந்தப் பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க ஆசைப்பட்டதை கேக்குறீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறதை நீங்க தெளிவாக சிந்திச்சுக்கோங்க அதுக்கு அப்புறமா கேளுங்க number four நம்பிக்கை வைங்க நீங்க ஆசைப்பட்டு கேட்ட விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும்னு நம்புங்க அப்பதான் நீங்க வெளியிடற frequency நீங்க என்ன ஆசைப்பட்டீங்களோ அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் number five நீங்க ஆசைப்பட்ட விஷயத்தை அடைஞ்சா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 எனக்கு perfect weight கிடைக்கணும்னு positive வழியில் யோசிங்க number seven நீங்க ஆசைப்பட்டதை கொடுக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சம் நேரம் காலம் அவகாசம் எடுத்துக்காது. இந்த பிரபஞ்சத்துக்கு நேரமும் தேவையில்லை அளவும் தேவையில்லை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 உங்களுடைய நாள் எப்படி செலவாகணும்னு முந்தின நாளே advance ஆ யோசிச்சு வைங்க அப்பதான் உங்க வாழ்க்கைய சரியா உருவாக்குவீங்க அடுத்த chapter போறதுக்கு முன்னாடி மனுஷனுடைய மூளைய பத்தின வித்தியாசமான விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் mobile phones ல எல்லாம் settings இருக்கிற மாதிரி மனுஷனுடைய மூளைக்கும் auto pilot setting இருக்கு இதை default mode network அப்படின்னு சொல்றாங்க நம்ம சில விஷயங்களை சிந்திக்காமயே செய்வோம் உதாரணத்துக்கு வண்டி ஓட்டுறப்போ வண்டி ஓட்டுறவங்க think பண்ணாமயே

ஆனால் நம்ம கவனத்தை செலுத்த செய்யற விஷயங்கள்ல இந்த default mode network வேலை செய்யாது next இந்த book ஓட fourth chapter power save processes நீங்க எதை பத்தி யோசிச்சிட்டே இருக்கீங்களோ அது தான் உங்க எண்ணங்களா உருமாறும் இப்ப நீங்க வாழுற current life உங்க எண்ணங்களுக்கான result தான் உங்க எண்ணங்களையும் உணர்வுகளையும் மாத்தறப்போ உங்க வாழ்க்கையே மொத்தமா மாறிடும் உங்களை சுத்தி உள்ள விஷயங்களை மாத்தலனாலும் உங்களை நீங்க முதல்ல மாத்திக்கணும் current bill message வந்து இருக்குமோ அப்படின்னு யோசிச்சு நீங்க mesasge அ open பண்ணா அந்த current bill தான் வந்து நிக்கும். எதிர்ப்பார்ப்பு நம்ம கிட்ட இருக்கிற சக்தி வாய்ந்த force நம்ம எதிர்பார்க்கிற விஷயங்கள் நம்ம கிட்ட ரொம்ப சீக்கிரமே வந்து சேரும்

விரும்பாம இருக்குற விஷயங்கள் எதையுமே எதிர்பார்க்காதீங்க இப்ப இருக்கிற current state அ பாத்துட்டு எல்லா மக்களும் இது தான் நான் அப்படின்னு சொல்றாங்க அவங்க சொல்ற அந்த வார்த்தை தான் அவங்க முன்னேற்றத்திற்கு தடை போடுது ஆனா அது உண்மையாவே நீங்க கிடையாது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

உங்களோட கடந்த கால எண்ணத்தை மாத்தி இப்ப இருக்க காலத்துல என்கிட்ட எல்லாமே இருக்கு அப்படின்னு நம்புனா இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்ப உருவாக்கினா இது தான் நான் அப்படிங்கிற வார்த்தைய நீங்க சொல்ல மாட்டீங்க கடந்த கால எண்ணங்களும் செயல்களும் தான் இப்ப இருக்கிற உங்களோட நிகழ்காலத்தை பாதிச்சு இது தான் நான் அப்படின்னு உங்கள சொல்ல வச்சிருக்கு அதே மாதிரி இந்த நிகழ் காலத்திலையும் நீங்க எவ்ளோ தான் என்னால முடியும் இது தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு எதிர் பார்க்கிறப்போ உங்க எதிர்காலமும் இப்ப இருக்க நிலைமையில தான் இருக்கும் நம்ம எண்ணங்களுக்கு ஏத்த மாதிரி தான் நமக்கு result ம் கிடைக்கும் nineteen fifty four ல ஒரு lecture நடத்துறாரு அதை பத்தின தகவல்களை author ராண்டா நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறாங்க அந்த lecture ஓட title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 அன்னைக்கு நாள்ல என்னென்னலாம் நடந்துச்சோ அதெல்லாம் சிந்திச்சு பாருங்க ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு பிடிக்காத மாதிரி நடந்திருந்தா அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்திருந்தா எப்படி இருக்குமோ அப்படி imagine பண்ணுங்க இப்படி பண்றப்போ அன்னைக்கு நடந்த பிடிக்காத frequency களை நீங்க உங்க mind ல இருந்து clear பண்ணிட்டு நாளைக்காக புது frequency ய கொடுக்கறீங்கன்னு அர்த்தம் உங்க எதிர்காலத்துக்காக புது pictures அ நீங்க வேணும்னே உருவாக்குறீங்க so எப்பவுமே night தூங்கறப்போ நல்ல frequency ஓட தூங்குங்க அடுத்ததா power of gratitude பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கப்போற topic என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஹ் கல்வி ஆஹ் அள்ள அள்ள வந்து ஆஹ் குறையாத அஹ் செல்வம் வந்து கல்வின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கொடுக்க கொடுக்க அது வளர்ந்துட்டேதான் போகுமே தக~ தவிர அது வந்து குறையவே குறையாது ஆஹ் கல்வி வந்து எல்லாருக்குமே ஒவ்வொரு தனிமனிதனுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது~ ஆஹ் முக்கியமான பங்கு வகிக்கிது அதாவது ஒரு நா~ நாடு எவ்வளோ முன்னேறு அஹ் அஹ் ஒரு நாட்டோட அஹ் முன்னேற்றத்துக்கு எது அஹ் எது ரொம்ப ஆஹ் முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கல்வின்னு சொல்லுவாங்க ஒரு தனி மனிதனோட கல்விய வச்சுதான் அந்த நாட்டோட முக்கிய எர் வளர்ச்சியும் எர் வளர்ச்சியும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எர் அதே மாதிரி கல்வி கல்~ கண் போன்றது அப்படி சொல்லுவாங்க ஆஹ் கல்வி கண் போன்றதுன்னா அஹ் கண் இருந்தாதானே நம்மளால வெளிய போய் ஆஹ் அஹ் வெளிய போக முடியும் கண் இல்லாம நம்மளால தனியா எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது இல்லையா அதே மாதிரி கல்வி இல்லாம நம்ம வெளிய போயி நம்மளால survey பண்ணவே முடியாது கல்வி வந்து எர் அஹ் எப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்மளோட அறிவ வந்து உயர் அஹ் உயர்த்திட்டே போகும் அதே மாதிரி நம்ம என்ன க~ அஹ் நம்ம நம்ம என்ன வந்து க~ கற்கிறோமோ அந்த கற்றல் வந்து நம்மளோட அடுத்த தலைமுறைக்கும் அது வந்து ஆஹ் அஹ் என்ன சொல்றது அவங்களுக்கு அந்த next generation க்கும் அது வந்து போய் சேரும் ஆஹ் இப்போ அதே மாதிரி ஒரு ஒரு வீட்டுல ஒரு பெண் வந்து கல்வி கற்றாள் அப்படின்னா அந்த அந்த வீடே அந்த family whole family யே வந்து கற்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க எதுக்கு அப்படின்னா அந்த பொண்ணு வந்து எல்லாருக்குமே வந்து அந்த கல்விய ஆஹ் எல்லாருக்குமே வந்து அந்த கல்விய வந்து எர் உம் சொல்லி தருவாங்க ஆஹ் அதே மாதிரி என்ன அப்படின்னா நம்ம எப்போ கல்வி எதுக்கு நம்மளுக்கு ஆஹ் பயன்படுது அப்படின்னா நம்ம ஆஹ் சிறந்த எர் ஏதாவது நம்ம

ஹம் எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து செயல்முறை கல்வியா இருக்கணுமே தவிர ஆஹ் சும்மா வெறுமனே வந்து அந்த பா~ பாட புத்தகத்தை பார்த்து படிக்கிறது மட்டும் இருக்க கூடாது கல்வி வந்து ஆஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து நல்ல ஆஹ் ஒரு அஹ் முக்கியமான ஒன்று ஹம் என்ன சொல்ல ஆஹ் திருவள்ளுவர் திருவள்ளுவர் வந்து என்ன சொல்றாரு ஆஹ் ஒரு கல்வி கல்விக்கான அதிகாரமே வந்து அவரு எழுதியிருக்காரு ஆஹ் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அப்படியெல்லா ஒரு குறளும் கூட இருக்கு நம்ம எவ்வளோ வந்து நம்ம கற்கிறோமோ அது நம்மளுக்கு திகட்டவே திகட்டாது அதாவது நம்மளோ~ நம்மளோட உணவு